பில்லர்ஸ்க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா லைட் செட் பண்ணிருக்காங்க மேல ஒரு டோர் குடுத்து இருக்காங்க.

நெறைய ஃபோட்டோஸ்லாம் போட்ருக்காங்க வெளில வந்து ரெட் கலர் ஸ்கூட்டி நிக்குது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் கார் நிப்பாட்டி வெச்சிருக்காங்க.

ஓட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் டேபிள் மேல நாலு பிளேட் இருக்கு ஒரு பவுல் குடுத்துருக்காங்க.

பக்கத்துல ஒரு பெரிய மரம் குடுத்துருக்காங்க. கீழெ ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கு.

பக்கத்துல பெரிய மரோ குடுத்துருக்காங்க. நாலஞ்சு பைக் பார்க் பண்ணி வெச்சுருக்காங்க.

அங்க ஒரு அண்ணா ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு ஃபோன் பேசிட்டிருக்காங்க.

சைடுல பெரிய மரோ ஒன்னு குடுத்துருக்காங்க.

அதுல நறிய சிலைகள்லா இருக்கு விநாயகர் அதுக்கப்றோ ஒரு வந்து மர செல குட்டி குட்டி ஆன பாட்டு பெல் எல்லா வச்சிருக்காங்க.

ஒரு மைக் செட் பண்ணிருக்காங்க. நடுவுல வந்து பாத்தீங்கன்னா பூக்கள் வச்சிருக்காங்க. ஒரு ஒரு போட்டோவுக்கு கீழ.

நெறைய இலைகள்லா இருக்கு பின்னாடி வந்து பாதிங்கனா ஒரு தொடப்பம் குச்சி வெச்சிருக்காங்க.

பெயிண்ட் பண்ணி இருக்காங்க ஒய்ட் கலர்ல டிராக் போடறதுக்காக.

வெளில ரெண்டு பேர் நின்னுட் ஃபோன் பாத்துட்ருக்காங்க.

வெளிய நார்மல் பைக்ஸ்லா பார்க் பண்ணிருக்காங்க பக்கத்துல ஒரு ரெட் கலர் கார் இருக்கு.

இது வந்து ஒரு வீடு கட்டிட்டுருக்காங்க கன்ஸ்ட்ரக்சன் வொர்க் போயிட்ருக்கு பக்கத்துல நறய ரோட்ல வந்து நெறைய கல்லுல்லாம் கொட்டி வெச்சிருக்காங்க.

இது வந்து ஒரு டான்ஸ் ஸ்டுடியோ .

மூணு கப் குடுத்துருக்காங்க அதுல வந்து குழம்பு தொக்குலா வெச்சுருக்காங்க ரெண்டு பவுல்ல வந்து ஸ்பூன் இருக்கு.

இங்க டேபிள் மேல கம்ப்யூட்டர் டிஷ்யூ பேப்பர் ஹோல்டர்ல இருக்கு கியூ_ஆர் ஸ்கேனர் வெச்சுருக்காங்க.

மல்லிப்பூ அதுக்கப்றோ சாமந்தில வந்து மால மாரி ரெடி பண்ணி இருக்காங்க நடுவுல ரோஜாப் பூ ஆட் பண்ணி.

கீழ வந்து நெறைய முடிலா கொட்டிருக்கு ஒரு டேபிள் மாரி கொடுத்து அது மேல ஒரு ஸ்ப்ரே வெச்சிருக்காங்க பக்கத்துல சுவிட்ச் பாக்ஸ் ஒன்னு குடுத்துருக்காங்க உக்காரதுக்கு ரெண்டு சோஃபா வெச்சிருக்காங்க ப்ளாக் கலர்ல .

மேல நெறைய மணி பிளான்ட்ஸ்ஸ தொங்க விட்ருக்காங்க குட்டி குட்டி ஃபிளவர்ஸ்ஸு இருக்கு எல்லோ பிங்குன்னு .

பின்னாடி நறையா செங்கல்லா அடுக்கி வெச்சிட்டு இருக்காங்க ஒரு அங்குள் ரெட் கலர் ஷர்ட் போட்டுட்டு இருக்காரு.

அதுல ஒரு செடி வளருது அதுல ஃப்ளவர் ஒன்னு இருக்கு பிங்க் கலர்ல .